hello என்ன நிவி எப்டி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன பண்றேனா, வீட்ல தான் இருக்கேன். நீ என்ன பண்ற? Okay okay என்ன டா பண்ற? என்ன டா பண்ற? படிச்சிட்டு வீட்ல தான் இருக்கா அப்போ வேற ஏதாவது job போறியா? அப்படியா TNPSC யா Okay டா நான் என்ன சொல்லனும்னா நான் exam லாம் எழுதி முடிச்சிட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கேன் job புக்காக எப்போ வரும்ன்னு ஏன் நீ சின்ன பொண்ணு தான, நல்லா படிச்சிட்டு exam முக்கு, அதாவது நான் வந்து டெட் exam எழுதி உக்காந்து இருக்கேன். அதாவது job தான் கெடைக்கணும். நீ அதே மாதிரி TNPSC ல success பண்ணு. Okay

உம் பா, பாப்பா நல்லா இருக்கா. என்ன இந்த climate change நால அவளுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, பு, ஆஹ் சளி, அந்த cold டு அந்த மாதிரி மாரி மாரி வந்துட்டு இருக்கு. ஆஹ் இருக்கு, அந்த செடி வச்சிருக்கோம், அந்த தூதுவள இருக்கு. அப்புறம் அந்த என்ன சொல்றது, இன்னொன்னு சொல்லுவாங்களே டா, ஹம்

ஒ அப்படியா? சட்னிலாம் அரைப்பாங்களா அது?

உம் ஒ! எல்லாத்தையுமே வதக்கி போட்டு ஆஹ் அரச்சிரனும் உம் அப்புறம் அப்புறம் அந்த கர்ப்புரவல்லின்னு சொல்லிட்டு ஒரு செடிய~ ஆமா கசக்கி குடுப்பாங்க அந்த drops ரெண்டு drops விட்டாலே போதும் அப்படின்னு, health க்கு நல்லா இருக்கும்னு.

exam க்கு மட்டும் தான் போய் attend பண்ணிட்டு, UKG யா இருந்தாலும் exam ன்னு ஒன்னு இருக்குல, `attend பண்ணணும்ல. அத முடிச்சிட்டு இப்போ வீட்ல தான் இருக்கா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா school வந்து spread ஆகும்ல டா ஒரு குழந்த கிட்ட இருந்து இன்னொரு குழந்தைக்கு. இல்ல இல்ல அக்கா. அப்படியே தான் spread ஆயி தான் வந்துருக்கு. ஏன்னா, ஏன்னா வீட்ல ஐஸ்கிரீம் இதுலாம் எதுவுமே இந்த குளிர்ல இது எல்லாத்தையும் avoid பண்ணிட்டோம். so அதுனால அங்க இருந்துதான் வந்துருக்கு. இப்போ leave விட்ருக்கனால கொஞ்சம் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆஹ் உம் அது ஆமா அம்மா அத அடிக்கடி செய்வாங்க மிளகு பால். yellow colour ல இருக்குமே, ஆமா. அத பண்ணி குடுப்பாங்க. சரி பாப்போம். health நல்லா இருந்தா தான முக்கியம். சரி~ அம் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது sugar ஏதாவது இருக்கா? அம்மாவுக்கு pressure, sugar அந்த~

அம்மாவுக்கு, எங்க அம்மாவுக்கு pressure ரும் இருக்கு, sugar ரும் இருக்கு. monthly once hospital போவாங்க. மாசம் ஒரு தடவ. அங்க? அம்மா போவாங்களா?

ஒ அப்படியா? ஆஹ் அதுவும் நல்லா இருக்கும். நாங்க soup போட்டு குடிப்போம்டா. அந்த கோவிட் வந்ததுனால உடம்ப நல்லாப்பாத்துக்கணும், immunity இருக்கணும்னு சொல்லிட்டு நோய் எதிர்ப்பு சக்திக்காக soup போட்டு குடிப்போம் அந்த முருங்க கீர.

வடிகட்டிட்டு பாப்பாவுக்கு, எனக்கு, அம்மாக்கு, குடிச்சிப்போம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அத குடிக்கும்போது, ஆஹ் இன்னொன்னு mutton soup மாரி இருக்கும். ஆஹ் அந்த soup மாரி ஒரு taste ல இருக்கும் எல்லாமே போடுறதுனால. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வாரத்துல ரெண்டு அல்லது மூனு, ஏன் இப்போ மறுபடியும் கோவிட் வரதுனால அது weekly, வாரத்துல மூணு தடவ நாம குடிச்சா ரொம்ப நல்லது. அதுக்கு pressure க்கும் sugar க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது healthy யானது. அம்மாவ வீட்ல செஞ்சி குடுக்க சொல்லு. ஆஹ் walking கட்டாயம் போனும். Walking கட்டாயம் போனும். ஆமா, ஆமா. அது வந்து pressure க்கும் நல்லது, sugar க்கும் நல்லது walking போறது. அம்மாவுக்கு வந்து high pressure என்ன சொன்ன? low sugar ஆ? சந்தோசம். இது வந்து gene மூலமா தானடா வருது. அப்பாவோட தம்பி யாரு? சப்பாத்திலையும் sugar இருக்கு, ஆனா நம்ம நெனச்சிகிறது சப்பாத்தில sugar இல்லன்ட்டு நம்ம சப்பாத்தியா~

ஆஹ் organic சக்கர போட்டு குடிக்கலாம் உம் ஆஹ் ஆமா கொஞ்சமா சேத்துக்கலாம் ஆஹ் அந்த வெள்ள சக்கரையவே சுத்தமா நம்ம வந்து எடுத்தரனும். avoid பண்ணிறனும். கண்டிப்பா ஆமா. white sugar மட்டும் எடுக்கவே கூடாது. white sugar, maida மாவு, இதெல்லாம் avoid பண்ணிட்டோம்னா, better நம்மளே வரதுக்கு முன்னாடி நம்ம காத்துக்கலாம் நம்மளோட ஒடம்ப இல்லையா?

ஆஹ் அதான் தப்பு. ஆனா உப்பு கம்மி பண்ணிட்டா நல்லது. அதுலையே அயோடின் உப்பு சேத்தா ரொம்ப நல்லது. அதுலயும் என்னனா இந்துப்புன்னு சொல்றாங்கல நிவி, உம் அதுல, அதுல வந்து பிங்க் colour ரோஸ் colour ல இருக்கு, ஒ வெள்ள colour ல இருக்கு, அதுல வெள்ள இருக்குறது ரொம்ப நல்லது. அத வாங்கி வச்சிக்கிட்டோம் அப்படினா, நம்ம அதுல சாதத்துல உப்பே போடாம கொழம்பு அஹ் காய், கூட்டு, இதுல வந்து நம்ம அந்த sugar நம்ம add பண்ணி, அந்த உப்ப add பண்ணிக்கலாம்.

ரத்த, ரத்த கொதிப்புக்கு இந்துப்பு தான்டா நல்லது. அது வந்து நான் search பண்ணி பாத்து, அது தான் எங்க வீட்ல இருக்கு. அதாவது நாங்க maximum use பண்றது. அதோட இல்லாம, இப்போ நம்ம வெள்ளரிக்காய் வாங்குறோம் வச்சிக்கோயேன்~ அத cut பண்ணி, நாம வந்து நம்ம சாதாரண அயோடின் உப்பு போடுவோம்ல, அது போடாம இந்துப்பு போட்டு சாப்புடுறது. நம்மளால எந்த உப்பு வந்து வாயில, வெறும் வாயில சாப்பிட முடியாது. so எது, raw வா என்னென்ன சாப்பிடுறோம், பச்சையா? அதுல full ஆ இந்த மாங்கா அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், இந்த மாதிரி item சாப்பிடலாம். அப்புறம் வந்து நம்ம வீட்ல சுண்டல் செய்வாங்கல அத தனிய செஞ்சிட்டு, அதுல இந்த இந்துப்பு, இதெல்லாம் mix பண்ணி சாப்பிடும்போது அந்த சு~ Pressure இருக்கு பாத்தியா? அது அவங்களுக்கு ரொம்ப healthy. அதாவது ரத்த கொதிப்பே வராது. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும். இது நான் வந்து search பண்ணி படிச்சு அம்மாக்காக நான் அது தான் continue பண்ணிட்டு இருக்கோம்.

ஆஹ் ஒன்னும் இல்லடா, இந்துப்பு வந்து என்ன தெரியுமா? இந்த உப்பு வந்து நம்ம கடல்ல இருந்து வரது, இந்த உப்பு, நம்ம use பண்ற உப்பு. ஆனா இந்துப்பு வந்து இமயமலை அந்த பாறை இருக்குல, மல. மலைய வந்து ஒடச்சி அத வந்து machine ல போட்டு அரச்சி நமக்கு உப்பா குடுக்குறாங்க. So அது வந்து அந்த உப்பு healthy. அது தான் healthy. அது வந்து கல்லு தான். அது உப்பாயிருக்காது. கல்லா இருக்குறதுல அத ஒடச்சி உப்பா குடுக்குறாங்க நமக்கு அதுல வந்து ஆஹ் அதுல வந்து stal ஆவும் உப்பு கெடைக்கும். சரியா? அப்புறம் வந்து நல்ல nice ஆ ரவ மாதிரி உப்பு கெடைக்கும்.

சில பேரு rock salt ன்னு சொல்லுவாங்க. ஆஹ் தமிழ்ல சொல்லனும்னா இந்துப்பு. இன்னொன்னு first time நாங்க வாங்கும் போது நல்ல pure ஆ என்ன சொல்றது? நல்லா இருந்திச்சி அந்த உப்பு, பிங்க் colour நல்ல ஒரு இளஞ்சிவப்புன்னு வச்சிக்கோயேன். அந்த மாதிரி இருந்துது. second time நாங்க அதே மாதிரி கடைல supermarket ல வாங்கும்போது மண்ணு, மண்ணு மாதிரி இருந்திச்சி. அதாவது நெருக் நெருக்குன்னு கல்லு மாதிரி. அதாவது அப்ப தான் அது ஏன் இப்டி இருக்குன்னு search பண்ணி பாக்கும்போது~ அது அந்த கல்ல தான் இடிச்சி நமக்கு வந்து உப்பா குடுக்குறாங்க அப்படின்ட்டு. அது சரியா normal, normal உப்பு தான். ரொம்பலாம் உப்பு கரிக்காது. என்னக்கேட்டா அத விட இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா நம்ம normal உப்பு மாரி ஆனா சில உப்பு வந்து சரியா வந்து அவங்க maintain பண்ணாம கல்லா இருக்கும். So நாம பாத்து வாங்கணும். branded ஆ வாங்கணும்.

இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு main. ஆனா சாதத்துக்குலாம் அத சேக்க முடியாது. white colour sugar தனியா நம்ம இல்ல பிங்க் colour ல சேத்தொம்னா சாதம் அந்த இது ஒரு மாரி colour ஆ light ஆ ஒரு. light ஆ ஒரு colour குடுத்துரும். அது நல்லா இருக்காது. அதுவே white ல white ல கூட கெடைக்குது. white ல போட்டா நாம சாதத்துக்கு ஆனா அது என்ன தெரியுமா நிவி, அஹ் நம்ம நாம உப்ப வாங்குறோம் ஒரு packet வந்து எவ்வளவு இருக்கும்? அர கிலோ packet வாங்குவோமா? ஒரு கிலோ வாங்குவோமா? இருபது ரூபாய்க்குள்ள. ஒ அப்படியா? ஆஹ் அதுவே அதே கணக்கு தான் வரும், இருபது ருபாய் வரும். இல்லையா? ஆனா இந்த உப்பு வந்து அதே எனக்கேட்டா, கால் கிலோன்னு நெனைக்கிறேன், நூறு ரூபா. உம் இது வந்து, ஏனா அது~

அதனால எது வந்து காசு பணம் அதிகமோ, அதுல அதிக power சத்து இருக்கல.

ஆமா உம் இரத்தம் கம்மியா இருக்கும் போது என்ன காய்? வெண்டக்கா வெண்டக்கா சொல்லுவாங்க இரத்தம் கம்மியா இருந்தா நம்ம சாப்பிட~ இரத்தசோக இருந்திச்சினா நாம சாப்பிடக்கூடியது, இன்னொன்னு தெரியுமா? ஹீமோகுளோபின் தான் இரத்தசோக. கம்மியா இருக்கக்கூடாது. அப்படி கம்மியா இருந்துதுனா பழங்கள்ல கொய்யா பழம் சாப்பிடனும். மாதுளை சாப்பிடனும். காய்கறில பீட்ரூட், பீட்ரூட் சாப்பிடனும்

இன்னொன்னு நம்ம வந்து பீட்ரூட்ட பச்சையா soup போட்டு குடிச்சோம்னா, sugar வந்துரும். ஆமா continue ஆ நம்ம வந்து colour குடுக்கும், நம்மளுக்கு ஹீமோகுளோபின் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையா நம்ம அடிச்சு பீட்ரூட்டையோ கேரட்டையோ~ நமக்கு regular ஆ சேக்குறதுக்கு நமக்கு sugar வந்துரும். So குக்கர்ல போட்டு அவிச்சி, அதாவது நல்லா வேக வச்சி, அந்த தண்ணிய, அதுவுமே வாரத்துல ஒரு நாள் குடிச்சா போதும். Regular ஆ குடிச்சோம்னா, அது வந்து sugar ல வச்சிரும். இல்ல எதுவுமே அளவுக்கு மீறக்கூடாது correct ஆ. ஆமா ஆமா, கண்டிப்பா. ஏன ஆமா ஏனா இது என்னென்னா எங்க அம்மாவுக்கு நான் இத செஞ்சி அம்மாவுக்கு என்னால sugar வந்திருச்சி. ஏன்னா அது ஆஹ் பண்ண மாட்டோம். ஏன்னா எனக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கும் நிவி. ஏன்னா அம்மாவுக்கு வந்து நாங்க ஒரு சமயத்துல ரொம்ப low ஆயிடிச்சி, என்னது ஹீமோகுளோபின. அதுனால, என்ன, என்ன ஆச்சுனா நானு இத பீட்ரூட்ட சேத்தா நல்லா இருக்குமேன்ட்டு over ஆ அடிச்சி அடிச்சி நானும் அம்மாவும் குடிச்சிட்டோம் ஆனா எங்களுக்கு ஹீமோகுளோபின் தெரியாது ஹீமோகுளோபின் increase ஆச்சு but அவங்களுக்கு sugar வச்சிச்சு. எனக்கு இப்ப வரைக்கும் நான் அத நெனச்சி feel பண்ணுவேன். அது அதுனாலதான்ப்பா உன்கிட்ட அத share அப்படி செஞ்சிராம, எல்லாத்துக்குமே ஒரு அளவா ஒரு வாரத்துல ஒரு நாள், அந்த மாதிரி குடிச்சா நமக்கு ஹீமோகுளோபின் increase ஆகும் யாருக்கு? இல்லடா அதுக்கப்புறம் அவங்களுக்கு திடிரின்னு அந்த sugar க்குரிய symptoms தெரிய ஆரம்பிச்சிரிச்சி ஆஹ் கால் light ஆ, காந்துற மாதிரி, அறிக்கிற மாதிரி, அப்புறம் பாத்தா sugar இருக்குன்னு சொல்லி அப்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் tablet போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் மாசம் ஒரு தடவ check பண்ணிட்டு, சொல்லக்கூடாது தான். எடுக்கக்கூடாது தான் ஆனா அத ஒரு ஒரு வாரம் அம்மா நிப்பாடிட்டாங்க. ஒரு வெந்தயம் இந்த மாதிரி நாட்டு வைத்தியம் பாத்தாங்கனா, அவங்களுக்கு அது ஏத்துக்க மாட்டிங்குதே அவங்க health து. என்ன பண்ண முடியும்? நாட்டு வைத்தியம்னா ஒன்னும் இல்லடா, sugar க்கு என்னென்னா, ஆஹ் night வந்து ஒரு டம்ப்ளர்ல இது அதென்ன வெந்தயம் சொல்லுவாங்கல, அத ஒரு spoon போட்டு நல்ல தண்ணி ஊத்தி, நல்லமூடி வச்சிட்டு, மறுநாள் காலையில அந்த தண்ணியோட சேந்து குடிச்சோம்னா அந்த sugar வந்து, அப்படியே limit ஆவே இருக்கும், அளவோட இருக்கும். ஆஹ் குடு~ அது அவங்க செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அத செஞ்சாலும் அவங்களுக்கு பெருசா, அந்த மாத்திர போட்டா தான் control ஆகும். அந்த மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ண முடியும்? இன்னொன்னு வெண்டக்கா போட்டு சாப்பிடலாம். அதுக்கும் sugar வந்து control ஆகும். உங்க வீட்ல தான்

இத சாப்பிடுறதுக்கு முன்னாடி தாண்டா அத செய்யனும், காலையில தான் செய்யனும். அத, அத செய்~ அத empty stomach ல செஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சி தான் சாப்பிடனும். அப்ப தான் அந்த sugar அ வந்து control ஆ வச்சிக்கும். tablet எப்படி போடுறோம்? சாப்புடறதுக்கு முன்னாடி ஒரு~

ஒ low pressure ஆ டா அப்போ. செரி. அப்ப அம்மா hospital ல பாத்ததுக்கு சரியா treatment எடுக்கலையா? அவங்களா வந்து இப்படி இருந்தா இப்படி இருக்கும்ன்னு அவங்களா பண்ணிக்கிறாங்களா? ஒ ஆஹ் ஐயோ பாம்பு கடிச்சிருக்கா? அதிலிருந்து எப்படிடா வெளில வந்தாங்க? ஐயோ அது இல்ல. நீ குட்டி பாப்பாவா இருக்கும்போது கடிச்சாலுமே பாம்பு கடிச்சதிலிருந்து எப்படி வெளிய வந்தாங்க? அப்படியா? ஆனா இப்ப வரைக்கும் ஆனா இப்ப வரைக்கும் கால் எதுக்கு வீங்குது? ஆஹ் ஆனா அரிக்கும் அரிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது. வீங்க மட்டும் செய்யும். அத இப்பவுமே நீ பாத்தியா? பாக்குறியா? ஆஹ் சரி சரி. ஒ ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும் உம் நீ கூட்டிட்டு போ~ நீ கூட்டிட்டு போவேண்டியது தான காலையில, நீ இருக்கேல, கூட்டிட்டு போவேண்டியது தான, நீ இப்போ எங்க போற? அப்படியா? அப்ப, அப்ப, அப்ப evening கூட்டிட்டு போலாம்ல காலையில கொஞ்ச நேரம், evening ஒரு அர மணி நேரம், காலையில ஒரு அர மணி நேரம். ஒ அப்படியா? அவங்க வந்து ஆஹ் மாசமா இருக்காங்களோ? சரி அது ஒரு வேல தான, அங்கயும் இங்கயும் போயிட்டு இருக்குறது. ஒ அப்படியா? உங்க வீட்டுக்கும் அக்கா வீட்டுக்கும் தூரமா? கொஞ்ச தூரம இருக்குமா? எவ்வளவு தூரம் இருக்கும்?

ஏ அதுவே walking மாதிரி தான நிவி. ஆஹ் அம்மா health பாத்துக்கிட சொல்லு. இது, அப்பா அப்பாவுக்கு அப்பாக்கு எப்படி இருக்கு?

cycling ஆஹ் ஆஹ் பரவாயில்ல, ஆனா அப்பா, அம்மா, அப்பாவுக்கு அம்மா தான அந்த soup லாம் போட்டு குடுத்தாங்க. அப்பவே போட்டுகிடுவாங்கலா? அப்பா அப்ப உங்க அப்பா போட்டு soup ப்பு உங்க அம்மாக்கு குடுப்பாரோ? அப்படியா? ஆனா உங்க அம்மா உடம்ப நல்ல control ஆ வச்சிர்காங்க ல, lean ஆ இருக்காங்க, நான் பாத்தேன். ஆஹ் ஆனா அவங்களுக்கு pressure இருக்குனா என்னால நம்பவே முடில. நான் ஒரு தடவ உன்னோட mobile ல தான் பாத்தேன் அவங்கள, உம் நீ வராட்டாலும் வர வச்சிர்வ போல இல்ல இல்ல வராட்டாலும் இவங்களுக்கு அம்பது வயசாயிச்சி, ஏன் வரலன்னு கேப்ப போலிருக்கு.

super நல்லா இருக்கு joke க்கு. சரி நீ, சமைக்க கத்துக்க நிவி. இல்ல நிவி, நீ சமைக்க கத்துக்கோ. செஞ்சி சாப்ட்டு தான் ஆகணும். இப்போ உங்க அம்மாவும் ஒரு காலத்துல அப்படி சமைக்க தெரியாம இருந்து சமைச்சவங்க தான். நீயும் கத்துக்கோ. நீ அப்புறம், நீ நாளைக்கு marriage ஆகி போனனாலும் நீ அங்க சமைக்கணும். ஏன் சமைக்கணும்ன்னு சொல்றேனா, இல்ல ஏன் சமைக்கணும் சொல்றேனா, healthy ஆனத செஞ்சி சாப்பிட்டா, நமக்கு யாரையும், ஆஹ் சாப்பிடுறதுக்கு நம்ம யாரையுமே சார்ந்திருக்க தேவையில்ல. நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளே செஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு நம்மளே அந்த பிரச்னைக்கு முடிவு பாத்துக்கலாம், நம்ம யாரையாவது நம்பி இருந்தோம்னா, அவங்க செஞ்சி தர மாட்டாங்களா அப்படின்னு wait பண்ணிட்டு இருக்கா தோனும். உம் நீ அடிக்கடி கேப்பல, தல, தல வலிக்குது, எனக்கு ஒடம்புல இந்த தல வலி ஒரு பிரச்சனையா இருக்கு, எனக்கு சுட சுட டீ, அதுல கொஞ்சம் இஞ்சி, அதுல ஒரே ஒரு ஏலக்காய், இதுலாம் வந்து வாயில வாயில சொல்லக்கூடாது.

டீ நல்லா போடுவியா? ஆஹ் அதுல ரெண்டு துளசி, அந்த மாதிரி item ங்கள்லாம் போட்டா ரொம்ப healthy மல்லி இல, இதுலாம் போட்டு குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். துளசி, எங்க வீட்லயே துளசி செடி, எல்லாரும் துளசி வச்சி இருந்தா, துளசி வருமே. என்ன கேட்டா, அந்த வெயில் காலத்துல தான் ரொம்ப ஒரு மாதிரி, இலையெல்லாம் சுருங்கிரும். இப்போ மழை பெய்யுது நல்லா, உம் ஏலக்காய், இஞ்சி போடலாம், அதுல மல்லி செடி இருக்கும்லடா, அது போடலாம். இந்த டீல எப்பவுமே routine ஆ வீட்ல fridge ல மல்லி செடி வச்சி இருந்தோம்னா, அதையும் போடலாம். போட்டா, மல்லி செடி,

main ஆ மல்லி செடி இல்லாட்டாலும், புதினா டீ குடிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். weight loss ஆகுமான்னு தெரில. health க்கு ரொம்ப நல்லது. ஒடம்பு நல்லா கொழு கொழுன்னு வரணும்னா, நீ butter tea போட்டு குடிக்கலாம். butter இருக்குல வெண்ண.